நெறைய சுடிதார மேல தொங்கவிட்டு இருக்காங்க.

நெறைய டேபிள் அங்கே போட்டு வச்சுருக்காங்க.

அங்கே எல்லாரும் உட்காந்துட்டுருக்காங்க ரெண்டு பேர் மட்டு நின்னுட்டுருக்காங்க.

அந்த வீட்டு ஓரத்திலே தகர ஷெட்டு போட்ட சின்ன ரூம்ம பாக்கலா.

எ எல்லோரும் தெராஸ் போட்றத நாம பாக்கலா.

மரத்த ஒட்டி சக்கரைய நிருத்தி வச்சுருக்காங்க.

ரெண்டு பூத்தொட்டிகள் ஏரி மேல வச்சிருக்காங்க.

தூரத்துல அழகான மலைய நாம பாக்கலா.

அங்கே ஒரு லஞ்ச் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க.

தூரத்தில ரெண்டு பில்டிங் இருக்றது நாம பாக்கலாம்.

காருக்கு நடுவுல நாலு ஆஞ்சு பெரு அங்கையு இங்கியு நடக்கறத பாக்கலா.

அந்த எடத்த சுத்திலும் நறைய பெரிய மரங்கள் இருக்கிறத நாம பாக்கலா.

தூரத்துல நெறைய மர செடி கொடிகள் எல்லா இருக்கு.

அந்த வீடு முன்னாடி ஒரு கொடிய ஏத்தி வச்சுருக்காங்க.

அங்க மூணு பேரு நின்னுட்டு இருகாங்க.

கார்க்குள்ள நெறைய பேர் உக்காந்துட்டு இருக்காங்க.